இது வன்ட்டு ஒரு ஏர்போர்ட் .

இங்க முன்னாடி பிளாக் கலர் ஹாட்டு மாரி ஒன்னு இருக்கு.

இங்க ஒரு அப்பாச்சி பைக்கிருக்கு .

இது வன்ட்டு ஒரு மீன் மார்க்கெட் இங்க முன்னாடியே டேபிள் மேல நெறையா மீன் வெச்சிருக்காங்க.

இது வன்ட்டு பாக்க வன்ட்டு ஒரு டென்டல் கிளினிக் மாரி இருக்கு.

டாக்டர் சீட் பிளாக் கலர்ல இருக்கு அங்க ஒரு கபோர்ட் தெரிது ஒரு ஜன்னல்ருக்கு ஒரு நாலு பல்பு இருக்கு.

பாக்கவே ஒரு பப்ளிக் கார்டன் மாரி இருக்கு.

அங்க ஒரு ப்ளூ கலர் ட்ரே வச்சுருக்காங்க.

இந்த பிரிட்ஜுக்கு ரைட் சைடுல ஃபுல்லா வா தென்னமர தோப்பு.

இங்க ஒரு பிரிட்ஜ் மேல நின்னு ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கறாரு.

அங்க ரோட்டுக்கு அந்த சைடுலலா நெறையா கிரீனரியா இருக்கு.

அதில வந்ட்டு அதோட சீட்லெல்லா ஒயிட் கலர் துணி கவர் பண்ணிருக்காங்க.

ரெட்டு கலர் மெஷின்ல வன்ட்டு மூணு ஸ்டுடென்ட் ஒரு சார் கவனிக்குறாரு.

இது பாக்க வன்ட்டு ஒரு பங்க்ஷன் மாரி தோணுது.

இது வண்டு பு ஒரு பால் கட அதோட பேர் வண்டு விஷாக்கா டெயிரி பார்லர் .

இங்க வந்ட்டு நறையா மக்கள் வந்ட்டு வாங்கிட்ருக்காங்க.

இது ஒரு எஸ்டேட் எஸ்டேட் முன்டுள்ள வீடு இருக்கு.

இதுக்கு மேல ஒரு மல இருக்கு.

அப்றாவன்ட்டி இங்க ஒரு ஸ்டெப்பு போகுது.

அங்க ஒரு பாற இருக்கு தண்ணிக்கு அந்த சைடுல எல்லா மண்ணு இருக்கு.

டீ எஸ்டேட்டுக்கு நடுவுல வன்டு நறைய பாறைங்க இருக்கு.

இது வன்டு ஒரு ஸ்டேச்சு .